இருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது வாழ்ந்த சேக்கிழார் எழுதிய பெரியபுராணம் என்ற நூலில் சைவம் பற்றிய தகவல்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குலோத்துங்க சோழ~ முதலாம் குலோத்துங்க சோழன் இரண்டு முறை கலிங்க நாட்டிற்கு படை எடுத்துச் சென்றார் இவர் பற்றிய செய்திகள் கூறும் ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்துப்பரணி வாழ்க்கை வரலாறை பற்~ பற்றிய பழங்கால எடுத்துக்காட்டாகும் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் அவரது மாமல்ல முதலாம் நரசிம்மவர்மன் நரசிம்மரின் தோற்றத்துடன் ஏழாம் நூற்றாண்டு முதல் பல்லவர்களின் ஆட்சியை தமிழ்நாடு கண்டது இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு பல்லவர்கள் ஆட்சி அடையாளம் காணப்படவில்லை சதாவாகனர் அரசர்களின் செயல் அலுவலர்களாக பல்லவர்கள் இருந்தார்கள் என்று அறிஞர்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சாதாவாகனர்களின் வீழ்ச்சிக்கு பின் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் பல்லவர்கள் வைத்துக் கொண்டனர் பல்லவர்கள் தக்~ தக்காண பீடபூமியை ஆட்சி செய்த விடான என்பவருடன் திருமண உறவும் கொண்டிருந்தனர் சுமார் பெ உ ஆயிரத்தி ஐநூத்~ ஐயாயி~ ஐநூத்தி ஐம்பது ஆண்டு வாக்கில் சிம்மவிட்டுணு என்ற அரசனின் ஆட்சிக் காலத்திலே பல்லவர்கள் மிகவும் புகழ்பெற்ற தொடங்கினர் சோழர்களை அடிமைப்படுத்தி தெற்கு பகுதியில் உள்ள காவேரி ஆறு பகுதிகளை வரை பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் முதலாம் நரசிம்மவர்மன் பல்லவ மல்லன் இரண்டாம் நந்தி வர்மன் ஆட்சி காலத்தில் பல்லவர் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு தென்னிந்தியாவில் பல பகுதிகளை பல்லவர்கள் ஆண்டனர் பல்லவர் காலத்தில் திராவிட கட்ட~ கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலை உயர்நிலையில் இருந்தது UNESCO வினால் உலக பாரம்பரிய இடம் அறிவிக்கப்பட்ட கடற்கரை கோயில் இரண்டாம் நரசிம்மவர்மன் அரசனால் கட்டபட்ட~ சீனாவில் உள்ள பௌத்த மதத்தின் கொள்கையை உம் கொள்கையை சென் பிரிவை நிறுவிய போது தர்மர் என்பவர் பல்லவ வம்சத்தின் இளவரசர் என்று பல்வேறு அடையாளங்களை கூறுகின்றன வதாபிதையை நடுவாகக் கொண்டு ஆறாம் மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் சாளுக்கிய குலம் சாளுக்கியர் குலம் ஆட்சிக் காலத்தில் இரண்டாம் புலிகேசி என்பவர் பல்லவ பேரரசின் மீது படையெடுத்தார் குரு ராம்தாஸ் ஜியின் வாழ்க்கை

இது குரு அமர் தாஸ் ஜியின் தேர்வின்போது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது காயொலி கட்டுவதை பார்க்க ஒரு தளம் கட்டச் சொன்னால் ஒரு சாஹிப்ஜி அவரது மூத்த மருமகன் ராமாஜி மேலும் இளைய மகனிடம் மேடையைக் கட்டச் சொன்னார் குருஜி மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்த~ இழிவுபடுத்தப்பட்டதை கண்டு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

உங்கள் வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது என் அறியாமை குரு ராம் தாஸ் ஜியின் பணிவுக்கு மற்றொரு சான்று ஒரு நானக் சாஹிப் ஜியின் மூத்த மகன் பாபா ஸ்ரீ சந்த் ஜி அவரிடம்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 சுண்ணாமண்டி லாஹூர் இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி ஐந்நூத்தி முப்பத்தி நாலு தந்தை ஹரி தாஸ்ஜி மற்றும் தாய் தயாஜி குர்கரி மற்றும் ஜோதி ஜோதி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்று வயது நாற்பத்தி ஏழு வயது மற்றும் மொத்தம் ஏழு ஆண்டுகள் அந்த குடும்பம் திருமணம் பிப்ரவரி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மஹால் மாதாஜி மாதா வாணிஜி ஸ்ரீ குரு அமர்தாஸ்ரீயின் இளைய மகள் மூன்று சாஹிப் ஜாடுகள் ப்ரித்தி சந்த் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு, மகாதேவ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது மற்றும் அர்ஜன் தேவ்ஜி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று

அக்பரி கட்ஜா நில பிறப்புகளிடம் இருந்து ஐநூறு வீகா நிலத்தை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 அமைக்கப்பட்டது மற்றும் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது

ஸ்ரீ குரு ராம் தாஸ் ஜியின் முதல் பெயர் அவர் இயற்கையின் தன்மையை தனது ஏழு வயதில்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 வரலாறு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணில் ஜேதாஜி வந்தார் சில சமயங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறில் குரு அமர் தாஸ் ஜி அவரை தங்கும்படி ஊக்குவித்தார் இங்கு கும~ குரு அமர் தாஸ் ஜியின் அன்பும் கருணையும் ஜேதாஜியை குர்மதியுடன் இணைப்பதில் அழகான ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது குருவின் போதனைகளின்படி தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வடிவமைக்க முயன்ற ஆப்ஜியும் நாற்பது வயது வரை குரு இல்லத்திற்கு முழு விசுவாசத்துடன் சேவை செய்து நான்காவது குருவாக குரு நானக் சாஹிப் ஜியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார்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 சுமக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேதாஜியை பார்த்ததாக வரலாறு கூறுகிறது ஸஹத் சுபா மாணிக் பாணிக்கு மே~

குரு அமர் தாஸ் ஜியின் ஜி இதுதான் வழி என்று கூறி தனது மகள் பாணிஜியை தனக்கு நிச்சயதார்த்தம் செய்தார் குரு சாஹிப் அவரது மகள் பாணி மற்றும் முதல் குழந்தை கணவன் மனைவியாக ஜி சேவையில் ஈடுபட்டிருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இந்த நாட்களில் சேவை நடைபெற்றது அதில் அவர் தீவிரமாக பங்கேற்றார் நிலை மற்றும் பரிசோதனை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 குரு அமர் தாஸ் கூறினார் மூத்த மகன் பிரித்தி சந்தின் அத்துமீறலை கண்டு கூட அவரை கெட்ட வார்த்தைகளை சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையை எப்போதும் கடைபிடித்தார்

உங்கள் வாழ்க்கையின் சாம்ராஜ்யம் நீங்கள் உள்ளே இ~ இருந்து அன்பின் உருவமாக இருந்தீர்கள் ஸ்ரீ குரு அமர் தாஸ் ஜி மீது மிகுந்த மரியாதை மற்றும்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 குரு திட்டினால் இனிமையாக இருக்கும் மன்னித்தால் குரு மகிமை மகிமைப்படுவார் நாலின் கீழ் எழுநூத்தி ஐ~ ஐம்பத்தி எட்டு அம்பாரி அப்பா விலகுவார் தூது கிணு கிணு புலி பிகாரி ஜகத்குழி உணரப்படும் இறைவா நீங்கள் நாங்கள் தூங்குவோம் மோகி இரண்டாவது யாருக்கு முன் செல்வோம் எம் நாலின் கீழ் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று ஹரிஹம்ரித் பத்மேலோயினா மனுப் பிரேமி ரத்தன்ன ராம் ராஜே மனுராம் கஸ்பதி வைத்தார் காஞ்சனூர் சோவின்னா துர்முகி ரஞ்சி சாலுல்யா என் மனம் பிரிந்து விட்டது ஜானு நானக்கு சிரித்தாள் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர் அனைவரும்

புழுதியை குரு ராம் தாஸ் மன உறுதி கொண்டவர் அவர் அரியணை ஏறுவதற்கு முன்பு ஜாதி ஆணவம் சடங்குகள் மற்றும் துர்ம சிந்தாந்தம் காரணமாக குருமதியின் காரணத்தை வாதாட அக்பரின் லாகூர் நீதிமன்றத்திற்கு குரு அமர் தாஸால் ஆப் அனுப்பப்பட்டார் குரு அமர் தாஸின் சீக்கிய மதத்தை பிரசங்கத்திற்கு எதிராக அவரது எதிர்ப்பாளர்கள் ராஜ் தார்பாரில் நீண்ட மற்றும் பரந்த புகார் அளித்தனர் குரு ராம் தாஸ் ஜி அனைத்து ஆட்சேபணைகளுக்கும்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 மற்றும் குர்ம கொல்லைகள் கொள்கைகள் மீது அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது அவர் தனது பாணியில் மாயைகள் மாயைகள் நயவஞ்சகர்கள் நி~ நித்தனைகள் மற்றும் அகங்காரவாதிகளை கண்டித்தார் நன்றாக பேசியிருக்கிறார்கள் சொந்த மகன் பிர~ பிரதியாவிடம் கூட சொல்லி இருக்கிறார்கள்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

பாக் மாலி மாலி துறிமுக்ளையே எம் நாலின் கீழ் எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று இந்த உறுதியின் காரணமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட குரு ராம் தாஸ் ஆனார் ஆனால் ஆஹ் அவர் தனது அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல் மாறாக சேவை செய்வதற்கான உந்துதலை கொடுத்தார் முயற்சி இல்லாமல் முடிந்தது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 கவலை யெழுச்சு மாயாவிலிருந்து விலகியவள் தனக்கு செல்வத்தின் மீது பற்று இல்லை ஆனால் ஏழைகளை வணங்கி அவர்களுக்கு உதவி செய்தான் ஜெகத்ராம் தந்தை கொடுத்தார் அவர் அதே அதை ஒரே நேரத்தில் ஏழைகளுக்கு வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது ஒரு மால்~ தேநீர் தேநீருடன் முத்து மாலையை கொடுத்தார் ஆனால் அவர் வழியில் உட்கார்ந்திருந்த மலன்களிடம் கொடுத்தார் அக்பர் முத்திரைகளை வழங்கிய போது ஆப்ஜி உடனடியாக விநியோகம் செய்தார் வந்த மக்களிடையே தளவாடங்கள் பயன்படுத்தப்பட்டன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 அனுசரணை செலுத்தப்பட்டது

ஆஹ் சொல்லுங்க ஹம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் எங்க இருக்கீங்க இப்போ

கோயம்புத்தூர்லயா ரொம்ப சிறப்பான ஊராச்சே கோயம்புத்தூரு

கோயம்புத்தூர்ல உங்களுக்கு என்னென்ன இடமெல்லாம் பிடிக்கும் கோயம்புத்தூர் வந்து பொதுவாவே நல்ல ஒரு எப்படி சொல்றது

ரொம்ப soft ஆனா people ஆ இருப்பாங்க ஐயோ ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்புறம் இடங்கள்னு பார்த்தா கோவை குற்றாலம் அப்புறம் ஈஷா யோகா மையம் நல்லா இருக்கும்

கொஞ்சம் அமைதியான இடமா இருக்கும்

சுற்றுச்சூழல் எல்லாம் நல்லா இருக்கும் ஆஹ் ஈஷா யோகா யோகாவுல ஹம் பக்கத்திலேயே கேரளா இருக்கிறதுனால ரொம்பவும் அழகாவும் இருக்கும் அந்த ஊரு

எப்பவுமே நல்லா இருக்கும் ரொம்ப வெயிலாவும் இருக்காது ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப வெயிலா இருக்காது ஊரு கொஞ்சம் எப்பவுமே வந்து இதமாவே இருக்கும் இந்த ஊரு அதனால ரொம்ப புடிக்கும் ஹம் நிறைய பலதரப்பட்ட கலாச்சாரங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் கோயம்புத்தூர்ல

ஹம் அப்புறம் சாப்டீங்களா

காலையில வந்துட்டு இன்னைக்கு தோசை

உங்களுக்கு என்ன தோசை பிடிக்கும் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா வலைத்தளங்கள்ல எல்லாம் நிறைய விதவிதமான தோசை வகைகள் வந்து இருக்கு ஹம் எனக்கு வந்துட்டு பன்னீர் தோசை ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க என் குழந்தைகளுக்கு பொதுவாவே வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஹம் மசாலா தோசை போல இருக்குமா

ஹம் வேற வேற என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பொதுவா வந்துட்டு ரொம்ப ரொம்ப எங்க வீட்டிலே அதிகமா சாப்பிடுறது வந்துட்டு தோசை இது சப்பாத்தி ஆஹ் பன்னீர் மசால் ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு தோ~ தோசையில வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தோசை எப்பயும் செய்வோம் carrot மேல போட்டு தருவேன் வெங்காயம் போட்டு தருவேன் குழந்தைகளுக்கு அப்புறம் ஹம் முட்டை வந்துட்டு அவிச்சிட்டு அதையும் வந்துட்டு மேல போட்டுக் கொடுத்தால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்

அஹ் அந்த மாதிரி அஹ் ஏதாவது கீரை சட்னி செஞ்சு கீரை வகையை கீரை வகையில ஏதாவது ஒரு கீரை எடுத்து கடச்சல் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சட்னி மாதிரி செஞ்சு அதை வந்து தோசையில தடவிக் கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு பொதுவாவே பிடிக்கும் என் பொன்~ என் குழந்தைங்க பொதுவா சாப்பிடுவாங்க பழக்கி விட்டுட்டேன் நானு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

ஆஹ் பாலகம்னு சொல்வாங்கல்ல அங்க வந்துட்டு பொதுவா நேந்திரம் பஜ்ஜி தான் போடுவாங்க அங்க நல்ல இருக்கும் ஹம் அவங்க வந்து இனிப்பு வச்சிருப்பாங்க காரமும் வச்சிருப்பாங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் ஹம் ஆனா இந்த இனிப்பா இருக்கிறத சாப்பிட்டோம்னா ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு முழுமையா வந்து நிறைஞ்சிடும் அவ்ளோவொரு சுவைமிக்க ஒரு ஆமா ஆமா இப்ப காலை உணவு வந்து நம்மளால சாப்பிட முடியலை

வேற வேற இப்ப விடுமுறை நாட்கள்ல எல்லாம் எப்படி கழிப்பீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க விடுமுறை நாட்கள்ல பொதுவாவே வேலைகள் விடுமுறை நாட்கள்ல குழந்தைங்க வீட்ல இருக்குறதுனால நிறைய தான் இருக்கும் அதை தவிர வந்து இங்க பக்கத்துல கோயில்கள் எல்லாம் நிறைய இருக்கு ஆஹ் கோயம்புத்தூர்ல வந்து இப்போ நிறைய கோயில்கள் இருக்கறதுனால அங்க போலாம் அது தவிர வந்துட்டு நாங்க வந்து மருதமலைலாம் போய்~ கோத்தகிரி போயிட்டு வருவோம் கோத்~ கோத்தகிரி போயிட்டு வருவோம் ஓ கோத்தகிரி வந்து போயிட்டு வருவீங்க மிக அருமையான ஒரு சுற்றுலாத்தளம் அங்க நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு அங்க எல்லாம் போயிருக்கீங்களா

ஹம் எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதிதான் இந்த பகுதி

ஹம் மருதமலை எல்லாம் போயிருக்கீங்களா மருதமலை எல்லாம்

ஹம் அப்ப கோயம்புத்~ கோயம்புத்தூரோட பழகிட்டீங்க நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் எங்க பிறந்து வளர்ந்து இருக்கீங்க நாங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் பழனிதான்

பழனி முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்களா main ஆ

ஹம் பழனி பஞ்சாமிர்தம் வந்து இப்ப புவிசார் குறியீடு வாங்கி உலக புகழ் பெற்றதா விளங்கிருக்கு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 சுவைன்றது வந்துட்டு எப்படி சொல்றது இப்ப நாங்க அங்கேயே இருக்கனால அதிகமா பழனில இருக்குறவங்களுக்கு வந்து அது எவ்வளவு பிடிக்குதோ இல்லையோ ஆஹ் பழனில இருக்குறவங்களோட நண்பர்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்கும் இப்ப நான் அங்க இருந்து இங்க கோயம்புத்தூர் வரேன் அப்படிங்கிறப்போ இப்ப நாங்க அங்க வாங்கி அதோட சுவை நமக்கு ஏற்கனவே தெரியும் சின்ன பிள்ளையில இருந்து சிறு வயதுல இருந்து சாப்பிட்டிருப்போம்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

so வந்துட்டு இது வந்து அது வந்து நம்ம வீட்டுல ஒரு தின்பண்டமாவே use பண்ணி இருக்கோம் நாங்க வந்து அதை பயன்படுத்தி இருக்கோம்

கோயம்முத்தூர் வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம நண்பர்கள் வட்டாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா போனா வாங்கிட்டு வாங்க ஆஹ் எங்களுக்கு பிடிக்கும் அப்ப ஆச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ஈர்த்து இருக்கு ஒரு அதோட இது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு சரி நம்ம அங்க இருக்கோம் இல்ல அங்க இருந்து ஹம் அப்புறம் அந்த மலையில அந்த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

பயமா இருந்ததா உங்களுக்கு எப்படி இருந்தது முதல் தடவை பயணம் செய்யும்போது முதல் முதல் போனப்ப வந்துட்டு நமக்கு அதுதான் first அதுதான் வந்து முதல் முறையா நம்ம பழனியில பார்க்கிறோம் நம்ம அத்தனை நாட்கள் வந்துட்டு சின்ன வயதுல இருந்து வந்துட்டு நம்ம நடந்து போவோம் இல்லைன்னா வந்துட்டு அந்த ரயில்ல போவோம் அவ்வளவுதான் அது தவிர first முதல் முதல்ல வந்துட்டு rope car அந்த rope car விட்டதுக்கு அப்புறம் போனப்ப வந்து நிறைய மனசுக்குள்ள பயம் விழுந்துருவோமோ இல்லை ஹம் அதை நல்லா எப்படி சொல்றது ஆஹ் நாம பத்தரமா மேல மேல சேர்ந்துருவோமா அப்படின்ற பயம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒண்ணு ரெண்டு தடவைக்கு அப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு ஹம் போய் போய் வேற வந்துதான் பழக்கம் ஆயிடுச்சு

ஹம் இப்ப பொழுது போக்குக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்க பொழுதுபோக்~ பொழுதுபோக்குக்கு வந்துட்டு நானு அதிகமா பாடல்கள் கேட்பேன் இளையராஜா பாடல்கள் கேட்பேன் அஹ் இளையராஜா படங்கள் திரைப்படங்கள்லாம் பாக்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு இப்ப குழந்தைகளுக்கு அப்புறம் பாக்க முடியல ஆஹ் சிறுகதைகள்லாம் வந்துட்டு short film short film ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சிறுகதை கதைகள்லாம் பார்ப்பேன் ஏன்னா அது குழந்தைங்க இருக்கனால எனக்கு கிடைக்கிற சின்ன நேரத்துல வந்து ஏதாவது இது சிறுகதை பாப்பேன்

நித்தம் ஒரு வானம் பார்த்தேன் அது ரொம்பவே வந்து ஹம் எப்படி சொல்றது ரொம்ப எதார்த்தமா எடுத்திருந்தாங்க அந்தப் படத்தை

ரொம்பவும் நம்ம வந்து தொண்ணூறு காலங்கள்ல பிறந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்தப் படம் பிடிக்கிற மாதிரி

உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இப்ப ஒரு படம் ஒண்ணு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு திரைப்படம் ஒண்ணு இருக்கும் இல்லையா

நெருக்கமான ஒரு திரைப்படம் ஏதோ ஒரு நண்பர்களோட போய் நம்ம வந்து பார்த்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற இல்லனா அம்மா அப்பாவோட நம்ம வந்து போய் பார்த்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து உங்களுக்கு நினைவு இருக்கா பிடித்தமான படம் இந்த படம் எப்ப~ நான் வந்து பார்ப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி படம் இருக்கா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 அவங்க இப்ப இல்லை இறந்துட்டாங்க அவங்க இருக்கிற காலங்கள்ல கடைசியா அவங்க கூட நான் பார்த்த படம் நானு அஹ் என்னோட கணவர் அவங்க மூணு பேரும் பார்த்த படம் வந்து ஆஹ் சைவம் பார்த்தோம் ஹம் சைவம் திரைப்படம் சைவம் திரைப்படம் ஆமாம் அந்த படம் வந்து ரொம்பவே மனசுக்கு நெருக்கமான படம் எப்ப பார்த்தாலும் எப்ப அந்த படம் பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த முதல் முதல்ல பார்த்த அந்த ஒரு உணர்ச்சி தான் இருக்கும்

இப்பவரைக்கும் அந்த படத்துல என்ன கதை அது யாரு நடிச்சிருக்கா இந்த படத்துல கதாநாயகன் கதாநாயகி ஞாபகத்துல இருக்காங்களா அதுல வந்து ஒரு குடும்பமாதான் ஆஹ் இது பண்ணியிருக்காங்க குடும்பம் ஒரு ஒரு குடும்பத்தில நடக்கிற ஒரு இயல்பான விஷயத்தைதான் சொல்லியிருப்பாங்க

அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாசர் நடிச்சிருப்பாரு அவர்தான் அந்த குடும்பத்தோட தலைவரு

அது வந்து ரொம்ப நாள் அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு ஒரு சேவல் வளத்துவாங்க